sir அது மட்டும் இல்லாம இதில வந்து ஒண்ணு ரெண்டு changes வர வாய்ப்பு இருக்கு sir நீங்க வந்து இதில வந்து ஒவ்~ இதில வந்து ஒவ்வொரு channel இப்ப அடுத்த channel ஆ இருக்கலாம் அதுக்கு முந்தின channel ஆ இருக்கலாம். அப்படி உங்களுக்கு வர வாய்ப்பிருக்கு இப்போ வாய்ப்பு இருக்கு sir சரியா?

okay sir வேற நீங்க வந்து, pay பண்றது வந்து இந்த மாசம் இருநூத்தி அம்பது ரூபாய், இருநூத்தி அறுபது ரூபாய் மட்டும் pay பண்ணுங்க அடுத்த மாசத்தில இருந்து, முன்னூத்தி ஐம்பது ரூபாய் pay பண்ணிடுங்க. okay sir.

okay sir, sir வேற எதுவும் உங்களுக்கு வேற ஏதாவது channel வேற ஏதாவது add பண்ணணுமா sir sir நான் அஹ் மொத்த எட்டு channel எல்லாம் sir

அதுக்கு இப்ப பழைய plan போட்டீங்களா இல்ல புது plan போட்டீங்களா sir sir, sir இதை பொறுத்தவரைக்கும் அதே plan லதான் sir இருக்கோம். இதில வந்து என்ன plan னுமே change ஆகாது okay sir இங்க வந்து plan எதுவும் change பண்ணுவோம் change ஆகும்ன்னுட்டு எல்லாம் கவலைப்பட வேண்டாம் okay sir

plan வந்து உங்களுக்கு வந்து அதே plan லதான் இருக்கும். சரியா sir நீங்க வந்து அதைப்பத்தி ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம். sir sir உங்களுக்கு வந்து ch~ channel எல்லாமே clear ஆ வருதா sir எதுவும் problem எதுவும் இல்லல்ல? இல்ல sir அது ஆனா கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது sir night time கொஞ்சம் signal கிடைக்க மாட்டேங்குது நினைக்கறேன் sir கிடைக்க மாட்டேங்குது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 நாங்க வந்து அதுக்குமே நாங்க வந்து solution வந்து கண்டுபிடிச்சுட்டு இருக்~ பார்த்துட்டு இருக்கோம். அந்த solution okay வான பிறகு உங்களுக்கு night உமே உங்களுக்கு neat ஆ நாங்க வர்ற மாதிரி எல்லாமே ready பண்ணிருவோம் okay sir

இல்லை sir இல்லை sir நான் வந்து இது வந்து extra இல்லை sir இது வந்து உங்களுக்கு extra தான் sir add ஆகும். நீங்க அதைப் பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நாங்க வந்து எண்பது ரூபாய் வந்து அதுக்குத்தான் sir நாங்க வந்து extra charge பண்ணுறோம். okay sir அப்படிங்கற பட்சத்தில உங்களுக்கு வந்து இது வந்து extra தான் add ஆகுமே தவிர இருக்கிற channel ல ஒண்ணுமே problem இருக்காது. okay sir நீங்க அதைப் பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து already இருக்கிற channels அவ்வளவுமே அப்படியே வரும் sir, okay sir

நீங்க வந்து இப்ப வந்து movieTV எதுவும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் two hours கழிச்சு TV ய வந்து ஒருக்கா off பண்ணிட்டு on பண்ணுங்க. okay sir அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லா channel லுமே refresh ஆகி வரும்.

okay sir நீங்க வந்து அதைப் பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே update ஆகும் ஒரு வேளை உங்களுக்கு update ஆகலைன்னா இதே number க்கு என்னை நீங்க திரும்ப கூப்பிடுங்க sir நாங்க வந்து எல்லா solution னும் உங்களுக்கு பண்ணி தந்தர்றோம். இதைப்பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். okay sir

sir கொஞ்சம் clear ஆ தெரிய மாட்டேங்குது sir. அது என்ன problem ஆ இருக்கும் sir ஆமா sir நாங்க அதுக்குத்தான் sir நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து அந்த wire எல்லாமே கொஞ்சம் tight ஆ இருக்கான்னு light ஆ பார்த்துடுங்க sir, okay sir கொஞ்சம் ஒரு மாற்று இருந்தால் கொஞ்சம் வந்து இழுத்து மாட்டி பாருங்க. அதிலேயே ஏதாவது mistake இருக்கலாம். அதனால இப்படி வர வாய்ப்பிருக்கு நாங்க வந்து இங்கேயுமே நாங்க வந்து once check பண்ணிக்கிட்டிருக்கோம். okay sir எப்படியும் கண்டிப்பா நாங்க வந்து weekly once வந்து நாங்க check பண்ணிக்கிட்டுதான் இருப்போம். okay, okay sir hellosir ஆஹ் sir அதான் sir நாங்க வந்து weekly once வந்து எல்லாமே check பண்ணிக்கிட்டுதான் இருக்கோம். okay sir நீங்க வந்து அதனால அதைப் பத்தி ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம். நீங்க கேட்ட எல்லா movie channel லயுமே நாங்க add பண்ணி local channel லயுமே add பண்ணி நாங்க எல்லாமே உங்களுக்கு neat ஆ கொடுத்தர்றோம். okay sir okay sir வேற உங்களுக்கு வந்து நாங்க வந்து இப்ப வந்து புதுசா scheme ஒண்ணு கொண்டு வந்துட்டிருக்கோம் sir என்னன்னா நீங்க இதை pay பண்றது வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஆள்தானே வந்து pay வாங்கற மாதிரி இருக்கும்.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

இனிமே வந்து அப்படி வரும் பட்சத்தில நீங்க வந்து இனிமே pay பண்ணா தான் உங்களுக்கு வந்து TVchannels எல்லாம் வரும் sir நீங்க வந்து month, correct ஆ month end இப்போ வந்து இந்த month end முப்பதுன்னு இருந்தா முப்பதாம் தேதி night ஏ உங்களுக்கு முடிஞ்சிரும் okay sir

முப்பதாம் தேதி ஒரு இரண்டாம் தேதிவரைக்கும் உங்களுக்கு வரும்.

நீங்க வந்து ஒண்ணாம் தேதி இல்ல இரண்டாம் தேதிக்குள்ள நீங்க pay பண்ணிறணும்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

okay sir இப்ப நான் இருக்கிற இடத்தில மாடியில ஒரு வீடு இருக்கு பாத்துக்கோங்க. அந்த வீட்டில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

வேற எதுவும் இல்லை sir

okay sir நீங்க வந்து இன்னும் இன்னும் correct ஆ ஒரு two hours ல TV ய மட்டும் switch of~ off பண்ணிட்டு on பண்ணுங்க

அப்படியும் ஒரு வேளை வரலைன்னா, cable அந்த card இருக்கும் இல்ல sir card அ மட்டும் வெளிய எடுத்துட்டு உள்ள போட்டு பாருங்க அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லாமே update ஆயிரும்

நீங்க உம் சரி sir ஆஹ் okay sir நீங்க வந்து two hours ல பாருங்க. பாத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடுங்க okay sir okay sir, thank you sir உங்களுக்கு எதுன்னாலும் call பண்ணுங்க sir, okay யா thank you sir, thank you குழந்தை தொழிலாளர், குழந்தை தொழிலாளர் என்பது தொடர்ந்து நீட்டித்த பணியில் குழந்தை தொழிலாளர்களாக ஈடுபடுவதை குறிக்கிறது. எல்லா நாட்களிலும் சட்டவிரோதமாக குழந்தை தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்திகின்றனர் பெரிய சர்வதேச நிறுவனங்களில் கூட இக்கொடுமை நடைபெறுகிறது. தொழில்துறையில் ஏற்பட்ட வேலை மற்றும் வேலியாளர்களுக்கும் குழந்தைகளின் உரிமைகளுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்துகளால்

பிற வேலைகளுக்கு குழந்தைகள் பணி அமர்த்தக் கூடாதென வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூறுகின்றன குறிப்பிட்ட வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளை கண்டிப்பாக பணியமர்த்தக் கூடாது இந்த குழந்தைத் தொழிலாளர் வயது வித்தியாசம்

பெற்றோரின் சம்மதம் இல்லாமல் வேலைக்கு அனுமதிக்க கூடாது என்பதாகும் குழந்தை தொழிலாளர் முறை உலகில் பல்வேறு பகுதிகளிலும் தொழிற்சாலை மற்றும் சுரங்கங்களிலும் உள்ளது பாலியல் தொழில் குவாரி, விவசாயம், பெற்றோரின் தொழிலில் உதவுதல் மற்றும் சிறிய வணிகத்தில் குழந்தைகள் தொழிலாளர்கள் ஈடுபடுகின்றனர். சில குழந்தைகள் சுற்றுலா வழிகாட்டியாகவும்

சுத்தம் செய்தல் போன்ற கடினமான பணிகளில் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தப்படுகின்றனர் தொழிற்சாலை மற்றும் இனிப்பு கடைகளில் உள்ள குழந்தை தொழிலாளர்கள் முறைப்படுத்தப்படாமல் மறைமுகமாக பணிக்கு உட்படுத்தப்படுகின்றனர் தெருக்களில் பொருட்களை விற்பனை செய்தல், விவசாய பணி செய்தல் போன்ற மறைமுக பணிகளில் தொழிலாளர் ஆய்வாளர்களின் கண்காணிப்பில்லாத இடங்களில் பத்திரிகைகளின் கண்ணுக்கு எட்டாத வகையிலும் குழந்தை தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். எந்த தட்பவெப்ப நிலையிலும் குழந்தை தொழிலாளர்கள் பணி புரிகின்றனர் குறைந்த சம்பளத்தில் குடும்ப சூழ்நிலைக்காக பணி புரிகின்றனர் UNICEF அறிக்கையின் படி உலகம் முழுவதிலும் ஐந்து முதல் பதினாறு வயதிற்கு உட்பட்ட நூத்தி ஐம்பத்தெட்டு million சிறுவர் சிறுமிகள் வீட்டு வேலை தவிர பிற வேலைகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டுகளில் சோமாலியா மற்றும் ஐக்கிய நாடுகள் தவிர உலகில் உள்ள பிற நாடுகள் அனைத்தும் குழந்தைகள் உரிமைக்கான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன சோமாலியாவை வழிநடத்தும் அரசாங்கம் இல்லாததால் தாமதமாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சோமாலியா அந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டது. சர்வதேச மொழிகளில் சட்டவிரோதமான குழந்தை தொழிலாளர் முறையை ஒத்த ஒத்த விதியை CRC வழங்கியது எப்படி இருந்தாலும் அந்த உடன்படிக்கை குழந்தை தொழிலாளர் விதிமீரலை உருவாக்கவில்லை. ஏழை குடும்பங்களில் குழந்தை தொழிலாளர்களின் வருமானத்தை சார்ந்துள்ளனர் சில நேரங்களில் குடும்பத்திற்கான வருமானமே குழந்தை இடம் இருந்து தான் என்ற நிலையில் உள்ளனர். தொழிற்துறையில் இது அடிக்கடி நடக்கும் நிகழ்வு என்பதால் மறைக்கப்பட்டு விடுகிறது. குழந்தை தொழிலாளர் விவசாயம் தொடர்பான பிற பணிகளிலும் நகர் பகுதிகளிலும் வீட்டு வேலைகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றனர். குழந்தை தொழிலாளர் உழைப்பு முறையானது குழந்தைகளுக்கான குறுகிய கால வருமானம் மற்றும் நீண்ட கால பயன்கள் என்று இரண்டு சவால்களை வலியுறுத்த வேண்டியுள்ளது. குறிப்பிட்ட வயது வரை வேலை பார்க்கக் கூடாது என்பதை சில இளையோர் உரிமைக் குழுக்கள் எதிர்கின்றனர். அவர்களின் விருப்பங்கள் மறுக்கப்படுக்கதாவது மனித உரிமை மீறலாகவும் பணத்திற்காக வேலை செய்யவும் இளையோர்கள் விரும்புகின்றனர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு உலக அளவில் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான ஓர் இயக்கம் உருவெடுத்தது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இயக்கத்தில் பங்கேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் ஆம் தா~ தேதி துவங்கப்பட்ட இந்த இயக்கம் உலகத்தின் ஒவ்வொரு மூலைக்கும் சென்று அதிக அளவு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களையும் பங்கேற்க வைத்தது. ஜெனிவாவில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் அமைப்பு கருத்தரங்கில் இந்த இயக்கம் நிறைவு பெற்றது இதில் பங்கேற்றவர்கள் குழந்தை தொழிலாளர் அமைப்பு உடன்படிக்கையை ஆதரித்தும் குழந்தை தொழிலாளருக்கு எதிரான அணுகுமுறையை எதிர்த்தும் பேசினார். தொடர்ந்த ஆண்டில் இந்த உடன்படிக்கையானது ஜெனிவாவில் நடந்த குழந்தை தொழிலாளர் அமைப்பு கருத்தரங்கில் ஒருமனதாக ஏற்றுக் கொள்ளப்பட்டது. குழந்தை தொழிலாளர் அமைப்பு வரலாற்றில் இன்று நூற்றி அறுபத்து ஒன்பது நாடுகள் இந்த உடன்படிக்கையை ஒப்புதல் அளித்துள்ளது உடன்படிக்கையை ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு உலக அளவில் நடந்த விழிப்புணர்வே மிகப்பெரிய காரணமாகும். குழந்தை தொழிலாளர் பொருளாதாரம் என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆம் ஆண்டு அமெரிக்க பொருளாதார மறுப்பார்வையில் கௌசிக் பாசு மற்றும் ஆகியோர் குழந்தை தொழிலாளர் முறைக்கு முக்கிய காரணம் குடும்ப வறுமையே என்ற வாதத்தை முன் வைத்தனர். மேலும் குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்திற்கு எதிராக முதலாளிகள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுகின்றனர். குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் போது பெரியோர்களுக்கு அதே வேலைக்கு அதிக சம்பளம் தர வேண்டி உள்ளது. இந்தியா மற்றும் வங்காளதேசம் உள்ளிட்ட பல நாடுகளில் குழந்தை தொழிலாளர் முறை இன்னும் நடைமுறையில் உள்ளது. CACL மதிப்பீட்டின்படி இந்தியாவில் மட்டும் எழுபது முதல் என்பது million குழந்தை தொழிலாளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய அளவில் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பணி அமர்த்தப்படுவதை தடை செய்யும் சட்டம் இருந்தாலும் அவ்வப்போது சட்டம் புறக்கணிக்குள்ளாகிறது. வால்மார்ட் போன்ற அமெரிக்க நிறுவனங்களில் இனிப்பழகங்களில் பதினோரு வயது குழந்தைகள் கூட ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வேலை செய்கின்றனர் ஆசியாவில் அறுபத்தோரு சதவீதமும், ஆப்ரிக்காவில் முப்பத்திரெண்டு சதவீதமும், லத்தின் அமெரிக்காவில் ஏழு சதவீதமும், அமெரிக்காவில் ஒரு சதவீதமும், கன்னடா, ஐரோப்பா மற்றும் செழிப்பான நாடுகளில் குழந்தை தொழிலாளர்கள் உள்ளனர். ஆசியாவில் நடைபெறும் வேலையில் இருபத்திரெண்டு சதவீத வேலை ஆனது குழந்தை தொழிலாளர்களாலும், லத்தின் அமெரிக்காவின் பதினேழு சதவீத வேலை குழந்தை தொழிலாளர்களாளும் செய்யப்படுகின்றன குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை விகிதம் நாட்டுக்கு நாடும் நாட்டுக்குள்ளேயும் நிறைய அளவில் வேறுபட்டு காணப்படுகின்றன குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்க வேண்டுமானால் காவல்துறையினர் தொழிற்சாலைகளுக்கு அடிக்கடி சென்று ஆய்வு செய்ய வேண்டும். பிபிசி சமீபத்தில் ஓர் அறிக்கையை வெளியிட்டது பிபிசியின் பனோரோமா தொலைக்காட்சி தொடரில் துணிகள் உற்பத்தியில் குழந்தை தொழிலாளர்கள் ஈடுபடுவதை க்ரைம் மார்க் குறும்படமாக வெளியிட்டது. பிபிசியின் ப~ பனோரோமா தொலைக்காட்சி தொடரில் நான்கு dollar மதிப்புள்ள எம்ப்ராய்டரி சட்டையை மையமாக வைத்து குறும்படம் செய்யப்பட்ட எம்ராய்டரி சட்டைக்கு நான் ஏன் நான்கு dollar பணம் தர வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இது கையால் தயாரிக்கப்பட்டது என்பது பதில் இவ்வளவு குறைந்த விலைக்கு இதை தயாரித்தது யார் என்பது அடுத்த கேள்வி என தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் அனுபவிக்கும் வன்முறையையும், அதிக அளவில் நடைபெறுவதையும் விளக்கியது நிகழ்ச்சியின் முடிவில் தொடர்புடைய நிறுவனத்தின் மீது

இதனால் பல தொழிலாளர்கள் தங்களது குழந்தைகளை பணிக்கு அழைத்து வந்தனர் சர்வதேச குழந்தைகள் உரிமை நிதியானது பயர் ஸ்டோன் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது நவம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரப்பர் தோட்டத்தில் வேலை பார்த்த தொழிலாளர் மற்றும் குழந்தைகளுக்காக இந்த சர்வதேச குழந்தை தொழிலாளர் வழக்கு தொடரப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இறுபத்தி ஆறாம் தேதி நீதிபதி தனது தீர்ப்பில் ஃபயர் ஸ்டோன் நிறுவனத்தின் இயக்கத்தை நிறுத்தி வழக்கை தள்ளுபடி செய்தார். மேலும் குழந்தை தொழிலாளர் உரிமைகள் தொடர்பான வழக்கு பதிய அக்டோபர் இறுபத்தி எட்டாம் தேதி அமெரிக்காவில் உள்ள நிறுவனத்தில் உள்ள தலைவர் கூறுகையில் நாங்கள் குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்துவதை முழுமையாக தடை செய்கிறோம் இது எங்களுக்கு பேரம் பேசும் விஷயம் அல்ல நாங்கள் ஆழ்ந்த அக்கறை செலுத்துகிறோம் இக்குற்றத்திற்காக வருந்துகிறோம் நாங்கள் தவறிழைத்தவர்களாக நிரூபிக்கப்பட்டுள்ளோம் நிறுவனம் தனது வரலாற்றில் இம்மாதிரியான சவால்களை சந்தித்துள்ளது இத்தகைய சூழ்நிலையில் எங்களது அணுகுமுறையும் தவிர்க்க முடியாதது. ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நிறுவனம் இறுபத்தி மூனு தொழிற்சாலைகளுடன் மூடப்பட்டது குழந்தை தொழிலாளர்கள் chocolate செய்யப்படும் powder தயாரிப்பில் அதிக அளவில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் பல்கலைக்கழக பொ~ பொருளாதரத்துறையின் பேராசிரியர் தாமஸ் குழந்தை தொழிலாளருக்கான தேவைக்கான போராட்டம் போராட்டத்திற்கு முன் நின்று முக்கியத்துவம் அளித்தார் போராட்டம் நிறைவு பெறும்போது காரணங்களால்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 பனிப்பாறைகள் உறுதித்தன்மை பாதிக்கப்படுவதால் மண்சரிவு குளிர்காலங்கள் உடைய இடங்களில் பனிச்சரிவு ஏற்படலாம் தீ அனர்த்தம் நிலநடுக்கத்தின் போது வாயு வளங்கள் குழாய்களும் மின்சார கம்பிகளும் பாதிக்கப்படுவதால் தீ அனர்த்தம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டின் ஃசான் பிரான்சிஸ்கோ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 tsunami அல்லது கடற்கோளங்கள் அல்லது பேரலை என்பது கடல் அல்லது பெரிய ஏரி போன்ற பெரிய நீர்பரப்புகளில் சடுதியாக பெருமளவு நீர் இடம் பெயர்~ இடம் பெயர்க்கப்படும்போது ஏற்படும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அலைத்தொடர்பினை குறிக்கும் நிலநடுக்கம், மண்சரிவு, எரிமலை வெடிப்பு, மின்பொருட்களின் போன்ற போன்றவை tsunami அலைகளை ஏற்படுத்தக்கூடிய மூல காரணிகளாகும் கிமு நானூத்தி இருபத்தி ஆறு கிரேக்க வர~ வரலாற்று ஆசிரியர் tsunami என்பதற்கான காரணங்களை போர் வரலாறு என்ற புத்தகத்தில் கூறியுள்ளார் அவர்தான் முதலில் கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டது என்றும் எந்த இடத்தில் நிலநடுக்கம் கடலில் உண்டானது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 ஏற்பட வாய்ப்பே இல்லை என குறிப்பிட்டுள்ளார் கிபி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சில் மிகப் பெரிய அழிவுக்குப் பின் வரலாற்று ஆசிரியர் tsunami என்பது நிலநடுக்கத்தில் தொடங்கி கடல் நீர் பின்னடைவு அதனைத் தொடர்ந்து ராட்சத அலை என்ற தொடர்ச்சியான நிகழ்வாக அமைகிறது என்கிறார் அதாவது நிலநடுக்கம் என்பது நிலப்பகுதியில் கடல் பகுதியில் மலைகளில் ஏற்படும் நிலப்பகுதியில் வந்தால் நிலத்தில் உள்ளவை அதிர்ந்து சேதமடைகிறது கடலில் வந்தால் கடலின் ஆழமான பகுதியில் உள்ள நிலத்தட்டுக்களின் அசைவு பெரிய அலைகளை உருவாக்குகின்றது மழையில் எரிமலையாக உருவெடுக்கிறது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே நிலத்தட்டுதான் இருந்தது அதன் மீதுதான் ஆஹ் பூமி இருந்தது ஆனால் கண்டங்களாக பிரிய பிரிய அந்த தட்பவெப்ப இயற்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பல்வேறு நிலத்தட்டுக்கள் உருவாகின இந்த தட்டுக்களின் மீதுதான் ஒவ்வொரு கண்டமும் இருக்கின்றன

ஆராய்ச்சியாளர்கள் கூற்றுப்படி கிமு முன்னூத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒண்ணாம் தேதி கிழக்கு மத்திய தரைக்கடலில் தோன்றி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீப நூற்றாண்டுகளை கணக்கில் கொண்டால் முதன் முதலில் கடந்த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

பகுதியாக திகழ்ந்தது அங்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் அணுகுண்டை விட பத்தாயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த வெடி சம்பவம் நடந்தது பல்லாயிரம் kilometer தூரத்திற்கு அப்போது சத்தம் கேட்டதாக தகவல் கூறுகிறது முப்பத்தஞ்சாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் அதன் பின்னர் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை

வான்கூ~ வான்கூவர் தீவு, அமெரிக்காவில் கலிபோர்னியா, ஹவாய் பகுதியை தாக்கியது ஆனால் உயிர் சேதம் நூற்றி இருபது பேர் தான் காரணம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தான் tsunami யால் அதிகம் ஏற்பட்டது ஜபன்~ ஜப்பான் நாடுதான் இரண்டாயிரத்தி நாலில் இந்தியப் பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் மிக மோசமான ஆழி பேரலை மரணமாக ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் உயிரிழந்தனர் சுமத்ரா பகுதியில் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுவதால்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 டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாளன்று யுரேஸியன் நிலத்தட்டின் ஒரு பகுதியாக கருதப்படும் பர்மா நிலத்தட்டும் இந்தோ ஆஸ்திரேலியாவின் நிலத்தட்டின் ஒரு பகுதியான இந்திய நிலத்தட்டும் இந்தோனேசியாவின் வடக்கே சுமத்ரா தீவில் கடலுக்கடியில் மோதியது அதனால் ஏற்பட்ட பூகம்பத்தால் தோன்றிய அலைகள்தான் இந்தியப் பெருங்கடலில் tsunami யை ஏற்படுத்தியது இதுவே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டின் மிகப் பெரிய இயற்கை அழிவாக கருதப்பட்டது இது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்தியப் பெருங்கடலின் பூகம்பமும் ஆழி பேரலையும் எ~ எனப்படுகிறது உற்பத்தி முறைகள் சுனாமி உண்டாவதற்கு முக்கிய காரணம் கடலில் ஒரு கணிசமான அளவு நீர் இடப்பெயர்ச்சி ஆவதே ஆகும் நீர் இடப்பெயர்ச்சி ஆவதற்கு நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள், எரிமலை வெடிப்புகள், பனிப்பாறைகள் காரணம் மிக அரிதான சில நேரங்களில் மின்கலன் மற்றும் அனுச~ அணு சோதனைகள் மூலமும் tsunami உருவாகும்

எந்த பாதிப்பின் போதும் வரும் கடலாழ பூகம்பத்தினால் வரும் பண்புகள் tsunami கள் இரு வழிகளில் சேதத்தை ஏற்படுத்துகிறது பெருமளவு சுத்தியுள்ள பெரிய அலை அதிக வேகத்தில் செல்வதால் அதிக அலைகள் அதிக பெரிய அளவு இல்லாவிட்டாலும் நிலப்பரப்புகளை மொத்தமாக அழித்து எல்லா பொருட்களையும் தன்னுடன் எடுத்து சென்~ சென்று விடுவதால் பெரும் சேதம் ஏற்படுகிறது சாதாரணமான காற்றாலைகள் நூறு மீட்டர் அலை நீளமும் இரண்டு மீட்டர் உயரமும் உடையவை ஆழமான பெருங்கடலில் ஒரு tsunami இருநூறு kilometer அலை நீளமும் மணிக்கு எண்ணூறு kilometer பயணிக்கும் சக்தியும் உடையது அதன் மகத்தான அலை நிளம் ஒரு ஒரு சுழற்சியை முடிக்க இருவது அல்லது முப்பது நிமிடங்கள் எடுத்து ஒரு மீட்டர் அலை அளவு கொண்டதாக உள்ளது இதனால் ஆழ்கடல் பகுதியில் tsunami யை அறியமுடிவதில்லை அரிதாக கப்பல்கள் tsunami அலை கட்டப்படுவதை உணருகின்றன tsunami கரையை அணுகும்போது நீர் ஆழமற்ற இடத்தில் இருக்கும்போது அதன் வேகம் ஒரு மணிக்கு

விரிகுடாக்கள் மற்றும் மிகவும் ஆழமான நீர் அருகில் tsunami கள் உண்டானதால் tsunami ஒரு ஒரு செங்குத்தான அலையாகவும் மாற்றுகிறது

எந்த அசாதாரண அலையும் உணராமல் கரைக்கு திரும்பி வந்தபின் கிராமமே பெரிய கடலலையால் அழிவுற்றதை கண்டுள்ளனர் tsunami யின் உச்ச அலையை கரையை அடையும் போது கடல் மட்டம் தற்காலிகமாக உயரும் இதனை run என்று குறிப்பிடப்படுகிறது இவை கடல்மூட்டத்திற்கு மேலிருந்து அளக்கப்படுகிறது அலை உச்சிகளுக்கு இடையில் பல மடங்கு அலைகள் பல மணி நேரங்கள் தொடர்ந்து வந்ததால் அதனை பெரிய tsunami என்கிறோம் கரையை அடைந்த முதல் அலைகள் உயர்ந்த run இல்லை

ஹ்ம்ம் நல்லாதான் இருக்குறேன் இன்னிக்கு என்ன சமையல் பண்ண?

உம் தோசைனா நீங்க உங்க வீட்டுலயே மாவு அரச்சுகுவீன்களா?

அவங்க உங்க ஊரு தானா? அண்ணா அந்த

அவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்களா? அவங்க அம்மா அப்பாலாம் அங்க தான் இருக்கன்காளான்னே. ஒரே ஒரு பொண்ணா? மூத்தது இவங்க

அப்பறம் உங்க அக்கா சென்னைல இது இது இதுக்கு கூட்டிட்டு போனாங்களே என்னாச்சு? உங்க அக்கா, பொண்ண கூட்டிட்டு போட்டிக்கு எதுக்கோ போனாங்களே?

கூப்டும்போது நமக்காண்டி பண்ணனும். பரவாயில்லையே உங்க அப்பாலாம் இந்த உங்க அப்பாலாம் கூட்டிட்டு போமாட்டான்களா? ஒஹ்ஹ உங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு வீடு இருக்குல? எந்த ஊரு? கோயம்புத்தூர்ல எங்க? கோயம்புத்தூர்ல எங்க? போத்தனூர் அப்போ நாங்க போனா அங்க வந்து தங்கிக்கலாம்.

அஹ் நீ சொல்லு செல்வி வந்துருக்கானு.

அக்காக்கா உனக்கு கிடையாதா அப்போ? அ அப்புறம் என்ன உங்க அக்கா தானே பயப்படாம, எதுக்காக பயந்து பயந்து போறாங்க? அவங்க அ அக்கா துட்டுப் போட்டு கட்டியிருக்காங்க, அப்பாமா பாத்துகுடுத்துருக்காங்களா?

சேரி அப்ப உனக்கு ஏதாது குடுப்பாரா?

அப்புறம் உங்க தம்பி வந்தாரா?